வெளிக்கொணர்தல் உயர்த்தி விட ல் முன்னேறி விட ல் போன்ற பொருளை த் தரும் என்பதாகும். என வே கல்வி என்பது தகுந்த சூழ்நிலை யை உருவாக்கி மனிதர்களை உள்ளார்ந்த தகுதிகளை வெளியே கொண்டு வருவது ஆகும்

இவை மூலமா வெளியில் இருந்து செய்திகள் உள்ளே செல்கின்றன வரலாற்றுப்பின்னணி பண்டை கால ங்களில் மக்கள் ஒருவரு க்கு ஒருவர் பார்த்து பழகி யும் பேச்சு வழக்கிலும் கதைகளை சொல்லி யும் கேட்டு ம் அறிவை வளர்த்துக் கொண்டனர். இந்த பின்னணி யில் இருந்து கல்வி முறைகள் உரு வாயின. எடுத்துக்காட்டாக கி மு இருபத்தி மூன்றாம் இருபத்தை ந்து ல் எகிப்தில் பட்ட ங்கள் இருந்தன. plateau உள்ள ஏதேனும் நகர த்தில் கி மு முந்நூறு எண்பது ஏழு கல்விக்கூட ம் ஒற்றை நிறுவனர் Aristotle கி மு முந்நூறு எண்பத்தி நான்கு கி மு முந்நூறு இருபத்தி இரண்டு அங்கு

ரோமாபுரி வின் வில்ட்சி ஐரோப்பா வில் கல்விக் கூட ங்களுக்கு வீழ்ச்சி யாக காரணமா ஆயிற்று சினா வில் பரப்பி வந்த கருத்துகளை இதுவரை சீனா, கொரியா, ஜப்பா ன் வியட்நா ம் ஆகிய நாடுகள் பின்பற்றி வருகின்றன தென்ன மெரிக்கா வில் Aristotle என்னத்த னர் தகுதி தேர்வு என்ற முறை யைக் கையாண்டு வந்தனர் ரோமாபுரி வின் வீழ்ச்சி க்கு பிறகு கிருஷ்ணன் திருக்கோயில்கள் கல்வி நிறுவனங்களை அமைந்து நடத்தி வந்தனர் பிறகு அவற்றி ல் ஒரு சில பள்ளி பல்கலைக்கழக ங்களாக உருவெடுத்தன. கி பி ஒன்று ஆயிரம் நாநூறூ ஐம்பதில . என்பவரா ல் அச்சு எந்திர ம் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு கல்வி விரைவாக பணி ஆயிற்று கல்வி யில் உள்ள இரு பிரிவுகள்

என்பன இவற்க்குள் அடங்கும். வானியற்பி யல் சட்டம், விலங்கியல் போன்ற சிறப்புத் துறைகளை சேர்ந்த ஆசிரியர்கள் குறுகிய அறிவுத்துறை சார்ந்த பாடங்களையே கற்பிப்ப ர். இவர்கள் பெரும்பாலும் உயர் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றி னர் குறிப்பிட்ட சில தின ங்களுக்காக கல்வி கற்ப வர்கள் சிறப்பு கலைஞர்களையும் உண்டு வானது. பி பயிற்சி போன்றவை இத்தகைய கலைஞர்கள் எடுத்துக்காட்டாகும். முறை சாரா கல்வி முறை சார்ந்த கல்வி க்கு முற்றிலு ம் மாறுபட்டது. முறை சாரா கல்வி இக் கல்வி யும் ஒரு வடிவமைப்பு கொண்டது சில பயிற்சிகளையும் மதிப்புகளையும் அறிவை யும் வளர்க்க உதவு ம் முறைகளையும் இந்த கல்விமுறை யில் இடம்பெறும் ஒரு குடும்பம் குழந்தைகளுக்கான கலாச்சார ம், மொழி ஆகியவற்றை சொல்லி கொடுக்கின்றன. செய்ய இத செய்ய க்கூடாது என்று அறிவுறுத்தல் மற்றும் பழக்கம் வழக்க ம் மூலம் தன்

இதில் பெரிய வராகி பள்ளியில் படி க்கும் வாய்ப்பை இழந்திருக்கும் ஆண்கள், பெண்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் அனைவருக்கு ம் வாய்ப்புகள் முறை சாரா கல்வி அளிக்கின்றது. முறை சாரா கல்வி க்கு வாய்ப்புகளும் பல உள்ளன இந்த வகையில் அறிவை ப் பெற்றுக்கொள்வதற்கு அருங்காட்சியக ங்கள், நூல்நிலையங்கள் போன்றவை உதவுகின்றன. இதற்காக வே இத்தகைய நிறுவனங்கள் சமுதாய த்தின் மானிய ங்கள் மூலம் நடத்த ப்படுகின்றன தொழில் செய்யும் போது பெற்றுக் கொள்ளும் அனுபவம் கல்வி உட்பட்ட ஒருவர் தன் வாழ்க்கை க் காலத்தில் பெறும் பட்டறி வையும் முறை சார்ந்த கல்வி க்குள் அடக்க ம் கல்வி யானது கற்றல் அனுபவ த்தை தருகிறது. ஒரு நபரின் கற்றல் அனுபவ ம் அது மாணவ ரின் உடல் வளர்ச்சி உள்ள வளர்ச்சி , மன வளர்ச்சி, உணர்வுகளின், வளர்ச்சி ஆகியவற்றை உண்டாக்கிய வளர்ச்சி யை பெற உதவுகின்றது கற்றல் அனுபவ த்தில் ஒரு நபரின் பங்கேற்பு என்பது படிப்பு ஆய்வுகள், விளையாட்டு செயல் திட்ட த்தில் ஈடுபடுதல், விவாத த்தில் பங்கேற்பு குழு, வேலை போன்றவற்றில் இருக்கிறது ஏனைய கல்வி முறைகள் மாற்றுக் கல்வி முறை மாற்றுக் கல்வி முறையில் கல்வி வேறு முறையில் கற்பிக்க ப்படுகின்றது எடுத்துக்காட்டாக மாற்று பள்ளிகள் தானே கற்றல் இல்லா பள்ளிகள் பட்டறிவு கல்விகள் ஆகியன மாற்றுக் கல்வி முறையில் அறிவை கற்பிக்கின்றன மாற்றுக் கல்விமுறை யில் தோன்றும் பயன் உள்ள, கருத்துக்கள், பொதுக்கல்விக்கும் ஏற்ப்பட் கொள்ள ப்பட்டு பின் நடைமுறை பயன்படுகிறது தொழில் குடி சார்ந்த கல்வி என்பது அந்தந்த நாட்டில் பரம்பரை க்கு அந்த அந்த அறிவு, பண்பாடு ஆகியவற்றை கல்விமுறை யில் சேர்த்து வழங்குவதாகும் பலவகை படிப்பு ஏற்பாடுகள் அழிந்து வரும் ஓர் இணைய த்தின் அடையாள ம் இவ்வகை கல்விமுறை யினால் காக்க வாய்ப்பு உண்டாகும் கல்வி வளர்ச்சி யும் சமூக த்தில் அதன் தாக்க மும் ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை குறைவாக வே கற்றது மனித னின் நாகரிக வளர்ச்சி யில் மற்றும் முன்னேற்ற ம் சேர்ந்து வைத்து அனுபவ ம் அறிவு இதனால் கல்வி யின் வளர்ச்சி யும் அதிகமாக தேவைப்பட்டது சமூக த்தில் ஒரு ஆற்றல் மிக்க உறுப்பினராக விளங்க வேண்டுமானால் சமூக மதிப்புகள், குறிக்கோள்கள், நம்பிக்கை விருப்ப ங்கள், பழக்க வழக்க ங்கள், பண்பாடு போன்றவற்றை விதிக்க வேண்டும் அதாவது ஒரு கவிஞனாகவோ தத்துவ மேதையாகவோ ஒரு நல்ல ஆசிரியராக வோ ஒரு திறமை வாய்ந்த மனிதனாக வோ வளர கல்வி மிக வும் அவசியம் என வே ஒரு சிறந்த. சூழ்நிலை யை உருவாக்க உடல் உள்ளம் மனம் அவை சமூக சிந்தனை ஆகிய சிந்தனைகளை வளர கல்வி அவசியம் ஒரு தனிமனித னின் திறமைகள் அவன் சமுதாய பண்பாடு சூழ்நிலை க்கு ஏற்ற வாறு உலகில் பங்களிப்பை செய்ய கல்வி துணைபுரியும் கல்வி வழிகாட்டி உடல் உள்ள ம் மனவெழுச்சி, சமூக சிந்தனை ஆகிய ஆன்மிக சிந்தனை க்கு வளர்ப்பதிலும் கல்வி முதன்மை யாக உள்ளது ஒரு தனி மனித னின் அறிவு படைப்பாற்றல்மனவெழுச்சி எதிர்ப் உருப்பட ம், பேச்சுவார்த்தை ஆகிய குணங்களை வழிகாட்டி யாக இருப்பது இருந்து தேவையாகிறது வழிகாட்டி யாக இருப்பது தான் தனிமனித னின் வாழ்க்கை க்குக் குறிக்கோளாக அமைக்க வும்

இதனால் குடும்ப சூழ்நிலை ஒரு விதமா மேம்பட்ட நிலையில் அவர்கள் கலாச்சார ம் பொருளாதார ம் போன்றவை கல்வி நிர்ணய ம் செய்கிறது. . எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்களுக்கு மிக வும் ஆதாரமாக ஆயுத ம் கல்வி யாகும் பள்ளி கல்வி என்பது முறையான அமைக்கப்பட்ட அமைப்பு ஆகும் இந்த வடிவமைப்பில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்ற வர்கள் கூடி பல்வேறு பள்ளி செயல்முறைகள் ஈடுபட்ட குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி மற்றும் அமைப்பின் குறிக்கோள் அடைய பாடுபடுகின்றனர் பள்ளி ப்பட்டு ப்பு கல்வி என்பது ஒரு முறையான கல்வித்திட்ட ம் மூலம் அறிவு திறமைகள் உடல் உள்ள ம், மனவெழுச்சி சமூக சிந்தனை மற்றும் ஆன்மிக சிந்தனைகளை ஆகியவற்றை கல்வி அளிக்கும் இடம் பள்ளிக் கூட ம் ஆகும் பள்ளிகள் ஒரு திட்ட வரவேற்ப தே சிறப்பான பாடப்பிரிவுகள் மூலம் மற்றும் அனுபவ ங்கள் தெரிந்துகொள்ள முடியாத வற்றை ஒரு அறை யில் சொல்லி கொடுக்கும் இடம்தான் பள்ளி பள்ளி படிப்பு என்பது நீண்ட வாழ்வின் பாட ங்களை கற்றுக்கொடு ப்பது ஆகும் இது குழந்தைப்பருவ த்திலிருந்து பள்ளி யின் இறுதி வரை செயல்படு ம் முன் தொடக்கப்பள்ளி குழந்தை பருவ கல்வி இந்த கல்வி மூலம் முறை யாவது மூணா வது முதல் ஆறாவது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க ப்படுகிறது இது குழந்தை யின் உடல் மற்றும் உணர்வு மற்றும் அறிவு வளர்ச்சி க்கு முக்கியமானது.

கல்வி கற்க்கும் நிலை தொடக்க கல்வி யாகும் இது தான் குழந்தைகளுக்கு சமூக மதிப்புகள் குறிக்கோள்கள், நம்பிக்கை, விருப்ப ங்கள், பழக்க வழக்க ங்கள் பண்பாடு போன்றவற்றை விதை க்கும் இட மாகும் குழந்தைகளுக்கு முதன்மையான கல்வி வழங்குவதன் மூலம் முதல் தலைமுறை கற்றோர்க்கு வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் மற்றும் நாட்டுக்கு பொறுப்பேற்க வழிநடத்த ஒரு குழந்தை யை தயார் செய்வது இதன் நோக்க மாகும் உயர்நிலை க் கல்வி உலகில் பெரும்பாலான நாடுகள் இடைநிலை க் கல்வியை முக்கியமானது. இளம் பருவ த்தில் ஏற்படுகின்றன கல்வி முறை யாகும் இது வயது வந்தோருக்கு வளரும் விரும்ப மான தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாம் நிலை. அல்லது உயர். கல்வி எடுத்துக்காட்டு பல்கலைக்கழக ம், தொழில் கல்வி பள்ளி மற்றும் அழைக்க ப்படுகிறது இந்த கல்வி க்கு ஏற்ப விரிவான கல்வி யாக மற்றும் ஏற்படுகிறது இந்த காலகட்ட த்திற்கான பாடசாலைகள் அல்லது அதன் ஒரு பகுதியாக இரண்டாம் நிலை அல்லது உயர் கல்வி பள்ளிகள், நடுத்தர பள்ளிகள் கல்லூரிகள் அல்லது தொழிற்சாலை பள்ளிகள் என அழைக்கப்பட லாம் இந்த விதிமுறைகளின் முதன்மை ஆன்ற மற்றும் இரண்டாம் நிலை கல்வி க்கும் ஒரு நாட்டிற்கு ம் மற்றொரு க்கு மே தேவை ப்படுகின்றன. ஆனால் முக்கிய மாக இளம் வயதிலேயே இந்த கல்வி ஏற்படுகிறது. அமெரிக்கா வில் கனடா விலும், ஆஸ்திரேலியா விலும் முதன்மை மற்றும் இரண்டாம் கல்வி கலை யானது சில நேரங்களில் கேட்ட ல் கல்வி என அழைக்க ப்படுகிறது இந்த இந்தியா வில் இரண்டாம் நிலைக் கல்வி நோக்க ம் பொதுவான அறிவுரை வழங்குவது உயர்கல்வி க்கு தயாராக்குவது அல்லது உயர்நிலை பள்ளி கற்க்கும் ஒரு தொழில்நுட்ப கல்வி நேரடியாக பயிற்சி அளிக்கிறது இது இரண்டு ஆண்டு முறை ஒரு மாகும் ஒரு மாணவ னின் உயர் கல்வி க்கு பிறகு. அவனுடைய திறன்களை கண்டு அவனது திறமை க்கு ஏற்ப திசை யில் மாற்றிவிட வேண்டும். இது பெரிய அளவில் அவனுடைய வாழ்க்கை முன்னேற்ற த்துக்கு வழிவகுக்கும . மொழி, வரலாறு, புவி யியல், பொருளாதார ம், உளவியல், மன வியல் சமுதாய ம் கல்வி இயற்பிய ல் வேதியியல் கணிதம், உயிரிய ல் மண்ணியல் உடற்கல்வி கலை யும், கைத்தொழில் ம் போன்ற பாடப் பிரிவுகளை உள்ளடக்கியதே ஆகும் சிறப்பு கல்வி இந்த காலத்தில் உடல் ஊனமுற்ற நபர்கள் பெரும்பாலும் படி ப்பது இல்லை குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் மருத்துவர்களால் அல்லது சிறப்பாசிரியர்கள் சிறப்பு கல்வி அளிக்க ப்படுகின்றது இந்த கல்வி யில் மிகுந்த அக்கறை கொண்ட ஆரம்ப கால மருத்துவர்கள் இன்று இருக்கும் சிறப்பு கல்வி க்கான அடித்தள த்தை அமைத்துள்ளனர் அவர்கள் தனிப்பட்ட அக்கரை அறி வு றுத்தல் என்று மற்றும் செயல்பட்டு தலைவர்களை கவனம் செலுத்துகிறார்கள் ஆரம்ப கால ங்களில் கடுமையான குறைபாடுகள் கொண்ட வர்களுக்கு சிறப்பு கல்வி வழங்கப்பட வில்லை ஒரு சில ருக்கு மட்டுமே சிறப்பு கல்வி வழங்கப்பட்டது ஆனால் சமீப த்தில் இந்த கடினமான கற்றல் அனுபவ ம் அனைவருக்கு ம் கிடைக்குமாறு சூழ்நிலை யை உருவாக்கியுள்ளத . இந்த நிலையில் மாணவர்களை மேம்படுத்த அல்லது

பல்கலைக்கழக ங்களில் மாணவர்கள் தனி மொழி யை கடந்து மேற்கொண்டு வந்து அவர்கள் சமுதாய த்தில் சிறந்த முறையில் சேவைகள் செய்திட வழி வகுக்க ப்படுகிறது அதாவது அவர்களின் கண்டுபிடிப்புகள், வேளாண்மை, மருத்துவ ம் தொழில்நுட்ப ம் போன்ற துறைகளில் ஈடுபட வழி செய்ய ப்படுகிறது கல்வி துறை கல்வி துறை என்பது கல்வி யுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை குறி க்கும் அதாவது இதில் அரசாங்க த்தின் கல்வித்துறை கல்வி அதிகாரிகள் பயிற்சி நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவை உள்ளடங்கும் பாட த் திட்டங்களை உருவாக்குவோர், கல்விக்கூட ங்களை நடத்த தலைமை ஆசிரியர்கள் துணை வேந்தர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பெற்றோர் பல ரின் துணை கொண்டு கல்வி அறிவை. சமுதயத்திற்க்கு கொடுக்கும் பணி நடைபெறுகிறது பொரு ளி யல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சி க்கான அமைப்பு என்ற நிறுவன ம் மேற்கொண்ட ஆய்வின் படி அரசாங்க ம். கல்வி நேரங்களில் தலையிடாமல் பொறுப்பு முழுவதும் அந்நிறுவன ங்கள் முதலிட மேற்கொண்டிருந்தால் கல்வி தரம் உயர்ந்திருக்கும் என அறிய ப்பட்டுள்ளது பாடத்திட்ட ங்களில் பால் உறவு பற்றி சரியான புரிதல் மாணவர்களுக்கு வர தேவையான கருத்துக்களை சேர்க்க வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் துணை நிறுவனங்கள் பல பரிந்துரை செய்தன முன்னேற்ற முன்னேற்றத்திற்கான இலக்குகள் முன்னேற்றத்திற்கான இலக்குகள் என்பது கல்வி நோக்கி சென்று இருக்கும் இருக்கின்றது இதை பற்றியதாகும் கல்வி சமுதாய த்தில் மாற்ற த்தை கொண்டுவர வேண்டும் பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிரிவினருக்கு ம் தான் தங்கள் இலக்குகளை தாங்கள் விரும்பியபடி நாடி செல்ல வாய்ப்புகள் உள்ள உருவாக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை பதினா று வகை குறிக்கோள்களை பரிந்துரை செய்ய ப்படுகிறது.

அதனால் இதன்படி நீடித்து இருக்க வேண்டுமா யின் அதிகாரிகள் அப்ப போது சரியான முறையில் தலையிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் தலை யீட்டின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தேசிய அமை தலைமை, உடமை மற்றும் முறை ஆகியோர் சிறப்பாக அமை தல் வேண்டும் செய்யும் ஒவ்வொன்றை யும் அப்போதுள்ள சூழ்நிலை க்குப் பொருத்த மாக இருக்க வேண்டும் ஒரு தலை எழுத்து முறை தலையீட்டு க்குப் பொருந்தி வர வேண்டும் தொலைநோக்கு பார்வை யுடன் செயலாற்றும் திறமை வேண்டும் வெளி யிலிருந்து ஏதேனும் தலையீடுகள் இருக்குமா யின் அதற்கு நிபந்தனைகளை போக வேண்டும் கல்வி கோட்பாடுகள் என்பது பல கருத்துக்களை க் கொண்டது அதில் ஒரு சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கல்வி, உளவியல், கல்வி, உளவியல் என்பது கற்ப வர்கள் கொடுக்கப்பட்ட சூழ்நிலை யில் எவ்வாறு கற்கின்ற னர் . கற்ப அதில் உள்ள உளவியல் சிக்கல்கள் கற்கும்போது குறுக்கிட்ட சரி செய்த ல், கல்வி கூட ங்கள் சமுதாய கூட ங்கள் ஆகியவற்றி ல் உள்ள சிக்கல்கள் ஆகியோரி ன் தேவைகளை அறிந்து செயல்படுவது எப்படி அலசி ப் பார்ப்பது கல்வி உளவியல் நோக்க மாகும் கல்வி உளவியல் கண்டறியப்படும் உண்மைகள் பயன்படுத்தி எவ்வாறு பாடத்திட்ட ங்களை சரியான முறையில் அமைப்பது தொழில்நுட்ப ங்கள் எவ்வாறு புகுப்பது வகுப்பறை எவ்வாறு ஆழ்வது

கல்விமுறை யில் அவர் கற்க அளவு வேறுபடுகின்றது அறிவு, தொழில்நுட்ப ம் கல்வி சிறப்புத் தேர்ச்சி பெற்ற கல்லூரிகளில் மேல படிக்க படிக்க செல்கின்றன தொழில் நுட்ப்பத்தை கூட்டுகிறது. கல்வி யினால் ஒருவர் அறிவுக்கூர்மை அதிகரிக்கின்றது என்றாலும் அம்பத்தி மூன்றாம் ஆகியவை யில் அவர் தம் அறிவை கூர்மை அவர் படித்த படிப்பை சார்ந்திருப்பதை விட எட்டா ம் அகவை யில் இருக்கும் சார்ந்தே இருக்கும் என எதிர்பார்க்க லாம். கல்வி காக்கும் வழிமுறைகள். கடந்த இருபது ஆண்டுகளாக கல்வி ஒருவரு க்கு எவ்வாறு வழங்க ப்படுகிறது என்பது ல் பல மாற்ற ங்கள் நிகழ்ந்துள்ளன கீழ்கண்ட வழிமுறைகளை பெரிது ம் வழக்கில் உள்ளன காட்சி வழி க் கல்வ செவி வழி கல்வி, செயல்வழி, கல்வி இத்துடன் இசை வழி கல்வி மற்றும் மான் மாந்தர மான் மாந்தர கல வி, செல்வம், கல்வி எ என ஏழு வகை யாக பிரிக்க லாம். இவற்றில்சுற்றுப்புற சூழ்நிலை யே மாணவர்களின் உணர்வுகள் சமுதாய சக்திகள் உடல் தொடர்பான பிரச்சினைகள், உளவியல் சார்ந்த சிக்கல்கள அதே காலகட்டத்தில் ள் என்பவர் Joseph Francis ஒருவர் புதிய வகையான கல்வி கற்கு ம் முறையை முன்மொழிந்தார் ஓவர் கார்னர் என்பவர் பன்முக அறிவு கோட்பாடு என்ற கருத்தை முன்மொழிந்து அறிவு நுட்ப ம் என்பது பல கூறுகளை கொண்டது என வாதிட்டார். இவர் கூற்றி ன்படி, அறிவு நுட்ப நிலை என்பது எட்டு க் கு மதி க்கும் ஒரு பட்ட இருக்க வேண்டும். ஒவ்வொரு கல்வி கற்கு ம் வழிமுறைகளுக்கும் ஒவ்வொரு கல்வி கற்கு ம் வாய்ப்பு இருக்கின்றன என்று ஒரு சிலர் கூற, மற்ற சிலர் கற்ப வர் தன் நிலையை பொறுத்து தம க்கான ஒத்து வரும் வழிமுறைகள் தான் சரியாக கற்க முடியும் என்று கூறுகின்றனர் இங்கு Angston போன்றவர் கல்வி கட்சியை கல்வி செவி, கல்வி செயல் கல்வி எவ்வாறு பிரிக்க கூடாது ஏனெ னில் இந்த அடிப்படை யில் மாணவர்களை பிரி ப்பதில் தாக்கி விடும் என்று கூறுகின்றனர் மனம் மூளை, கல்வி மன மும், மூளை யும் கல்வி யில் எவ்வாறு செயல்படுகின்றன என்ற ஆரா யும் ஒரு துறை கல்வி சார் நரம்பு அறிவியல் ஆகும். இதில் அறிவு உணர்வு சார்ந்த நரம்பு அறிவியல் மகிழ்ச்சி சார்ந்த அறிவு வரும் என கல்வி சார்ந்த உளவியல் சார்ந்த தொழில்நுட்ப ம், கல்வி, கோட்பாடுகள், துறைகளில் கல்வி துறைக்கு கருத்துகள் கடன் வாங்கி மேம்படுத்த முடியும். ஓ ஆய்வு நடத்த ப்படுகின்றது இந்த ஆய்வு மேலும். கல்வி சார் நரம்பு அறிவியல் ஒரு படிக்கும்போது கணித த்தைப் பற்றி சிந்தனை தோன்றும் போது ஒன்றை கூற்று கவனிக்கும் போதும் மூளை யில் என்னென்ன நடக்கின்றன என்ற ஆய்வு நடத்தப்படுகிறது இத்துடன் வாசி க்கும் குறைப்பாடு கணித ம், குற்ற வியல் குறைபாடு கனவு குறைபாடு, மிக இயக்க குறைபாடு போன்ற சிக்கல்கள் இது ஆதாய ப்படுகிறது

வேலைவாய்ப்பு வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளும் ஆகியவை இருக்க வேண்டும் என ஒரு சாரார் கருதுகின்றனர். மற்ற சிலர் கல்வி நோக்க ம் ஒருவரை சமுதாய த்தில் நல்ல குடிமகன்களாக வழிவகுக்கும் என கருதுகின்றனர் கல்வி யும், பொருளாதார மும் கல்வி யினால் ஒரு நாட்டின் பொருளாதார நிலை மற்றும். ஏற்படுகின்றன அது போல பொருளாதார நிலை கல்வி யின் தர த்தை கட்டுப்படுத்துகின்றன அனைவருக்கு ம் தரமான கல்வி அளித்தால் அது நல்ல பொருளாதார வளர்ச்சி யை உருவாக்கும் என்று கூற ப்படுகிறது ஏழை நாடுகள் கல்வி யின் மூலம் மீது கவனம் செலுத்தினால் பொருளாதார த்தில் விரை வில் மேம்பாடு அடைய லாம் எவ்வாறு எனில் முன்னேறிய நாடுகள் கல்வி, அறிவு, தொழில்நுட்ப ங்கள் ஆகியவற்றை இறக்குமதி செய்து முன்னேற்றத்திற்காகப் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இது எளிதான காரியம். அல்ல என்பது பிறகு தெரிய வந்தது நல்ல கல்வி க்கும் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவதற்கும் நல்ல திறமையான மனித வள மும் அதை ஊக்குவிக்கும் பொருளாதார நிறுவனங்களும் மீண்டும் மின்சார என்பவர் ஆய்வாளர் ஒரு வரின் சம்பாத்திய த்துக்கு திறமை அவர் பெற்ற கல்வி அவருக்குள்ள அறிவாற்ற ல் சேர்த்து ஆகியவற்றை அமையப்படுகிறது என பாதிப்புத்துள்ளார் ஆதலால் இந்த கருத்துகளுக்கு ஒருசில ர் எதிர்க்கருத்து வைத்துள்ளனர் அதாவது ஒருவர் கல்வி கற்றது பயன் எவ்வாறு என்று பரப்புவதற்கு ஏற்ற ஒரு கருத்து இருந்தது பொருளாதார எழுத்துக்கள் இல்லாத இளைஞர்கள் அறிவாற்ற ல், திறமை மிக்க வர்களாக இருந்தாலும் அவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவாக வே உள்ளது என்று பாதிக்கப்படுகின்றன. அமெரிக்கா கல்வி முறைகள் அடிப்படையில ஒரு முரண்பாடு உள்ளது என. பல ஒரு சின்சொளி ஆகியோர் பொருளாதார வல்லுனர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதாவது அனைவருக்கு ம் சமமான கல்வி என்பது ஒருபுற ம் கூறி விட்டு மருத்துவ ம் சமுதாய த்தில் ஏற்ற த் தாழ்வுகளும் உண்டாகும் முதலா ம் உது முறை நடத்தப்படுகின்ற என்ன கூறுகிறது கல்வி யின் எதிர் காலம் உலகில் மிக மிக வேகமாக மாறி வேண்டி இருந்தது அதனால் நான் பழைய அறிவு புதிய காலத்திற்கு பயன்படுத்த போய்விடுகின்றன பல்வேறு நாடுகள் பழைய கல்வி முறைகளை மாற்றி புது கல்வி கொள்கையை வகுத்து கொள்கின்றன பின்லாந்து போன்ற நாடுகளில் வழக்க மான பாடத்திட்ட ங்களில் இருந்து விலகி நடைமுறை யில் காணும் நீங்கள் உள்ளே வைத்து குழந்தைகளுக்கு அறிவுபூட்டப்படுகின்றன எடுத்துக்காட்டா தட்பவெட்ப நிலை எவ்வாறு மாறுகிறது என்பதை பற்றி சிறு வர்கள் கருதுகின்றனர். மேலும் கல்வி என்பது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அது பெரிய வர்களுக்கு மானது என்ற கருத்து வலுப்பெற்று வருகின்றன

நல்ல தகவல் அளிப்பது மட்டுமே கல்வி யாக உள்ளது. வில்தான் கல்விமுறை யில் ஏற்படும் சிக்கலாகும். நம து பண்பாட்டின் அனைத்திற்கு தெய்வீக தன்மை உண்டு. ஆன்மிகம் எந்த ஒரு தனிப்பட்ட மதம் அல்ல,

உண்மையான சரியான புரிந்து கொள்வது ம் எந்த செயலை யும் தெளிவாக செய்து . மான பரிமாண வளர்ச்சி க்கு உதாரண த்துக்கு சாலையில் விபத்தில் ஒருவர் காயம். மற்ற உயிரு க்கு போராடிக் கொண்டிருப்பதை ப் பார்க்கிறோம் அப்போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற பொருள் ஒரு உள்ளுணர்வு சொல்லும். ஆனால் அவருக்கு உதவு ம் பட்சத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மூளை

பால விகாஸ் பாடத்திட்ட ம் அறிவு ரீதியாக உடல் ரீதியாக வளர்ச்சி அடைந்தது. ஆன்மிக ரீதியாக வளர்ச்சியடைய ஆகும் தாவர உடலி ரியா ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைந்தது அறிவு இணையாக வளர்ச்சி அடைய இருந்தது தவறு என வே தான் இன்றைய சூழ்நிலை, மனித பண்புகளை முக்கியத்துவ ம் அளிக்கும். வெளி கல்முனை பள்ளி அளவில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விரும்பினார் ஸ்ரீ சாய்பாபா. அதனால் அப்படியே பால் விகார் திட்டத்தை நிறுவி னர் வழிபாடு குழுவாக பாடுதல் குழு செயல்பாடு, கதை சொல்லுதல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் கொண்டுள்ள பால் விகார் பாடத்தில் திட்டங்கள் நாட்டுக்கு சேர்ந்த மற்ற எந்த பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்கு ம் மேம்பட செய்ய முடியும் ஏனென்றால் அமெரிக்கா, ஜப்பா ன், மலேசியா போன்ற நாடுகள்

விளைவு கல்வி யின் மூலம் இதை சீரமைக்க முடியும். பள்ளிகளின் வகுப்புகள் எந்த பயிராக வாரத்தில் ஒரு மணி நேரம் ப் பாடத்திட்ட த்தை பயன்படுத்தி கூட போது மானது

அதனுடன் மனித நேயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், குறிப்பாக ஐந்து முதல் பதினைந்து வரையிலான குழந்தைகளுக்கு இதனை போதிப்பதன் மூலம் சமுதாயத்திற்கு தேவையான நற்பண்புகள் கொண்ட மனிதர்களாக மாற்ற முடியும் இந்த சமுதாய த்துக்கு அவசியம் தேவை ப்படுகிறது. மனிதநேய ம், சமுதாய ம், மனித நேய த்தை மறு க்கும் மதி க்கும், அங்கீகரிக்கும் தேர்வுகளிலும் சரி பள்ளிகளில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளும் சரி , ஒவ்வொரு வரும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்படுகின்றன . அவற்றி ல் முக்கியமான வை, கற்றுக் கொள்ள வேண்டியது வெற்றி தோல்வி க்கு சமமான உள்ள சந்தோஷ ம் தான் அதனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க வில்லை எனில்வாழ்க்கை யே மாய்த்துக்கொண்ட மதிப்பெண்கள் அதிக முக்கியத்துவ ம் பெறகின்றன . இது சரியான காலமாக ஆகுமா மனித பண்புகள் தான் முக்கிய ம். தவிர மதிப்பெண்கள் அல்ல மனிதரை விட கார், வீடு, பொருள் போன்ற வை முக்கியத்துவ ம் அளிக்க ப்படுகின்றன மனித பண்புகள் மாற குள் பாட த் திட்டத்தின் இன்றைய கல்விமுறை யில் இடம்பெறுவதே முக்கிய காரணம் வாழ்க்கை க்கான கல்வி விழு க் கல்வி எந்த குற்றம் செய்யும் முன்பு ம் மன சான்று கேள்வி கேட்கும் ஆனால் மன சான்று க்கு முக்கியத்துவ ம் அளிக்கும் வகையிலான பயிற்சிகளை யோ வல்லமை யோ இல்லை என்ப தே முக்கிய காரணம் . முன்பு மூளை யை மனித நான் தான் இப்போது மூளை தானே ஆளுகிறது.

இருந்தாலும் வெளிநாடு காட்டுவதில்லை மனித உணர்வுகள் மங்கிவிட்டன வாழ்க்கை இன்றைக்கு ம் இன்றைய கல்வி கற்பது மூலம் கல்வி வனம் ஆகிவிட்டது ஆகியவை முதலில் மனிதருக்கு மான பண்புகள் பெறுவது தானே அவசியம். மருத்துவ ம், சட்டம், பொறியியல் என அனைத்து துறைகளும். ஆனால் மத்திய முன்பு னுடன் அவர்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அல்ல அப்போது தானே அவர்கள் அந்த சமுதாய த்தில் வல்லவர்களாக. இப்பர் நாட்டுக்கு நற்பண்புகள் நிறைந்த ஒரு சிறந்த குடிமகனாக உருவாக்க வேண்டும். பெற்றோரின் முதல் கடமை யாகும். ஆனால் இதை அதிகம் சம்பாதி ப்பவர்கள் உருவாக்க கூடாது. ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ரோல்மாடலாக செயல்பட வேண்டும் அரசாங்க த்தை மட்டுமே நம்பி இல்லாமல் தான் நாம் நம்மை நம்பி இருந்தால் நிச்சயமாக சமுதாய த்தில் மாற்ற த்தை நிச்சய மா ஹால் வாக்க முடியும்